இந்த ரூம்ல ரெண்டு பெட் வெச்சிருக்காங்க.

இந்த படத்துல ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கிறத பாக்க முடியுது.

அந்த சொஃபாக்கு பக்கத்துல பெரிய ஜன்னல் இருக்குறதும் பாக்க முடியுது.

அந்த ஜன்னலுக்கு கோல்ட் கர்டென்ஸ்யூ போட்ருக்காங்க.

அந்த ரோடோட சைடுல பச்சப்பசேனு ஃபுல்லும் செடிகளு இருக்றத நம்மனால பாக்க முடிது.

அதுக்கு முன்னாடி நாலு சேர்ஸ் போட்ருக்காங்க.

சேர்ஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு சில்வர் காரும் நிக்கிது.

இந்த படத்துல ஒரு பெட்ரோல் பங்க்க பாக்க முடிது.

இங்க ஒரு வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்ருக்காங்க.

அந்த பெட்ரோல் பங்குக்கு மேல ஒரு மஞ்ச வீடிருக்.

இது பாக்க ரொம்ப காலியா இருக்கு.

அவங்கள சுத்தி நிறைய மரங்களும் இருக்கு.

இங்க ஒரு கட மட்டு தொறந்திருக்கு.

ஒரு பெரிய மண்டபத்த பாக்க முடியுது.

அந்த மண்டபத்த டெக்கரேட் பண்றதுக்காக ரெண்டு பேரு நின்னுட்ருக்கர்தயு பாக்க முடியுது.

இந்த கேசியருக்கு முன்னாடி மே ஐ ஹெல்ப் யூன்னு எழுதிருக்காங்க.

பெரிய கோயில் இருக்கறத பாக்க முடிது.

அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகுறதையும் பாக்க முடியுது.

ரெண்டு பேரு நிக்கறத பாக்க முடியுது.

இங்க டிஃபரண்ட் டைப் ஆப் ஸ்டடர்ஸ் வச்சிருக்காங்க.

இங்க ஒரு சாக்லேட் கடயோட ரேக்ஸ்ச பாக்க முடியிது.

ரெண்டு சாமி இருக்குறத பாக்க முடியுது.

இந்த போல்ல சர்வ் பண்றுத்துக்காக ரெண்டு பேர் நிண்ணுட்டுறுக்கறத நம்மனால பாக்க முடியுது.